ஆமா ma'am ஒரு member க்கு thousand fifty ma'am உம் okay ma'am okay ma'am அஹ் இப்ப வந்து, இதுக்கு முன்னாடி சொன்ன bus அ இது நல்ல நிறைய facility உண்டா ma'am இந்த bus ல இந்த தனியார் bus ன்னு இப்ப சொன்னீங்கள்ல

நீங்க தாராளமா ரெண்டு members மூணு members அஹ் படுக்கற மாதிரி stage உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. so அதனாலதான் ma'am இதோட rate பார்த்தீங்கன்னா, thousand fifty ma'am அது இல்லாம வந்து அந்த bus க்கும் இந்த bus க்கும் என்ன different ன்னா, அது வந்து, six hours seven hours travel இருக்கும். TNSTC bus ல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 பண்ணி சொன்னீங்க ஒரு ஆளுக்கு இவ்வளவு rate என்னெல்லாம் facilities இருக்கும் இப்போ வந்து corona time ஆனனால எல்லாமே வந்து safe ஆ தானே இருந்துப்பாங்க ma'am முன்னாடி இப்ப வந்து நிறைய பேர் என்னன்னா use பண்ணதே அங்க எல்லாமே bus ல எல்லாமே use பண்ணது நிறைய இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது. இதெல்லாமே கொடுப்பாங்க இல்ல ma'am sleeper எல்லாமே கொடுப்பாங்க இல்ல ma'am அதில வந்து, use பண்ணது எல்லாமே கொடுப்பாங்க. அது மாதிரி ஏதாவது இருக்கா ma'am இந்த bus ல எல்லாமே இல்லை ma'am இல்லை ma'am அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ma'am நீங்க வந்து, one time நீங்க sleeper coach ல use பண்ண அந்த, அந்த cloth எல்லாமே வந்து next time வந்து எடுத்துருவாங்க எடுத்துட்டு வேற எதுவுமே புதுசாதான் ma'am போடுவாங்க. so நீங்க வந்து அந்த மாதிரி உங்களுக்கு பயம் எதுவுமே இருக்க வேண்டாம். எல்லாமே புதுசாதான் ma'am கொடுத்திருப்பாங்க so வந்து உங்களுக்கு பயம் வேணாம் அதே மாதிரி நீங்க food நீங்க என்ன food வேணும்னாலும் நீங்க வந்து சொன்னீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு தேவைக்கு கொடுத்திருவாங்க. okay யா ma'am நீங்க வந்து கிளம்புற time ஏ உங்களுக்கு biscuit ஓ water bottles கூட வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சாப்பாடு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

உங்களுக்கு என்ன time ல உங்களுக்கு வேணுமோ நீங்க அதை book பண்ணிக்கலாம். okay யா ma'am உம் எனக்கு வந்து night தான் travel ஒத்துக்கும் ma'am, night இப்ப நீங்க சொன்னீங்கள்ல ஒரு ei~ eight o'clock சொன்னீங்கள்ல ma'am அது, எனக்கு okay தான் ma'am அதுக்கு, நீங்க வந்து ticket பண்ணி book பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் ma'am okay ma'am

ஆமா okay ma'am அந்த time அ book பண்ணிருங்க இப்ப வந்து food எல்லாமே எப்படி இருக்கும் ma'am food எல்லாமே stop பண்ணுவாங்களா நாங்க சொல்ற இதில எல்லாமே stop பண்ணுவாங்களா அந்த இதில

வெ~ வெற்றி டிராவல்ஸ்ல நான் வந்து book பண்ணிடவா ma'am

இல்லை ma'am, correct ஆ five hours, correct ஆ five hours ல கொண்டு போயிருவாங்க five hours ல வந்து five hours ல உங்களை reach ஆக்கிடலாம் ma'am okay ma'am okay ma'am, five hours ல வந்து reach ஆயிடலாம் இல்லை ma'am okay ma'am எந்த delay ஆகாதில்ல ma'am இல்லை ma'am எந்த delay யும் ஆகாது ma'am அதைப் பத்தி, நீங்க வந்து sixteen windows seat வந்து இருக்குது ma'am உங்களுக்கு வந்து நீங்க வந்து family ஆ போறீங்களா இல்லை, நீங்க மட்டும் single ஆ போறீங்களா ma'am

ma'am நீங்க family ஆ போறீங்களா இல்லை வந்து fr~ friends கூட போறீங்களா இல்லை தனியா போறீங்களா ma'am இல்ல ma'am இப்ப வந்து family யாதான் போறோம் ma'am, family யா போறோம் அப்படின்னா எனக்கு வந்து seat வந்து எனக்கு window seat தான் வேணும் ma'am இப்ப வந்து, ரெண்டு பேருக்கு வந்து, window seat நாலு பேரா போறோம். அதில, ரெண்டு பேருக்கு window seat வேணும் ma'am அஹ் அதில்லாம அஹ் ரெண்டு பேருக்கு என்னன்னா நடு~

ஆமா ma'am இருக்கு ma'am sixteen window seat இப்போதைக்கு available ஆ இருக்கு ma'am sixteen seat ல நீங்க எந்த seat வேணாலும் நீங்க வந்து arrange பண்ணிக்கலாம் ma'am okay ma'am okay ma'am

ஆமா ma'am அதுவும் சொல்லுவீங்களா ma'am okay ma'am நான் சொல்றேன் ma'am ஒரு one minute line ல wait பண்ணுங்க ma'am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

வெற்றி டிராவல்ஸ்லேயே ஒரு private bus இருக்குது ma'amso அதுவே உங்களுக்கு அஹ் okay ma'am, book பண்ணிருங்க ma'am travels தான் ma'am நீங்க இப்ப நீங்க இங்கயிருந்து நாகர்கோவில்ல இருந்து மதுரைக்கு போற அதே travels வெற்றி டிராவல்ஸ்ல தான் அஹ் இங்க இருந்து நீங்க வர மாதிரி இருக்கும் ma'am வெற்றி டிராவல்ஸ்ல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி sleeper coach தான் ma'am இங்க வந்து twenty-three seat மட்டும்தான் இருக்கு. பதிமூணு windows seat வந்து இப்போதைக்கு இருக்கு timing பார்த்தீங்கன்னா morning வந்து five thirty க்கு ஏறுற மாதிரி இருக்கும் ma'am busfive thirty க்கு நீங்க ஏறுனீங்கன்னா four hours ல நீங்க வந்து morning five thirty க்கு நீங்க ஏறுனீங்கன்னா nine thirty க்கு நீங்க reach ஆயிடலாம் நாகர்கோயிலுக்கு so இதோட rate nine hundred ma'am okay ma'am இந்த இது night இல்லையா ma'am உங்களுக்கு அஹ் night கூட உங்க time ல இருக்கு ma'am அது பார்த்தீங்கன்னா வேற travels ma'am முருகா டிராவல்ஸ் ma'am முருகா டிராவல்ஸ்ல timing பார்த்தீங்கன்னா, அஹ் eight o'clock ma'am eight o'clock நீங்க bus ஏறுனீங்கன்னா நீங்க வந்து twelve thirty க்கு வந்து twelve o'clock எல்லாம் நீங்க வந்து நாகர்கோயில்ல reach ஆகிறலாம் ma'am அதுக்கு rate பார்த்தீங்கன்னா thousand fifty ma'am உம் okay ma'am thousand fifty okay ma'am அதுவும் okay தான் ma'am அதுவும் நீங்க வந்து return க்கும் நீங்க வந்து book பண்றீங்க இல்லை எந்த இதுவுமே damage வரும்போது ஏதாவது ஆகுமா ma'am இந்த bus ல ஏதாவது ஆகுமா ma'am இல்ல ma'am எந்த இதுவுமே ஆகாது ma'am நீங்க வந்து private bus private bus ல பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து, TNSTC bus இருக்கு. அங்க வந்து நிறைய பேர் வந்து travel பண்ணுவாங்க. so அந்த மாதிரி கூட நீங்க மாதிரி இருக்கும்

eleven fifty க்கு ஒரு timing இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா, eleven fifty க்கு நீங்க bus ஏறுனீங்கன்னா five thirty க்கு நீங்க வரிங்~ five thirty க்கு morning reach ஆயிடுவீங்க ma'am அந்த மாதிரி time இருக்கு. ஆனா அதுக்கு rate பாத்தீங்கன்னா two fifty-nine rupees தான் ஆகும் TNSTC bus ல உங்களுக்கு amount வந்து கொஞ்சம் கம்மியாகும் ma'am உம் okay ma'am okay அது offer போட்டிருக்காங்களா இப்போ இல்லை ma'amTNSTCbus ல amount இப்படித்தான் ma'am வரும் அது வந்து government bus தான so amount வந்து கொஞ்சம் கம்மியாதான் ma'am ஆகும். நீங்க private bus ல தான் ma'am இந்த மாதிரியான facilities ஓட போகும்போது, உங்களுக்கு amount வந்து extra வா ஆகும் அந்த மாதிரி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 okay ma'am அந்த timing எல்லாமே சொல்லுங்க ma'am okay ma'am நான் timing சொல்றேன் next பார்த்தீங்கன்னா eleven thirty க்கு eleven thirty க்கு ஒரு bus இருக்கு ma'am eleven thirty க்கு ஏறுனீங்கன்னா morning வந்து four o'clock க்கு நீங்க போய் reach ஆயிருவீங்க அது வந்து five hours travel இருக்கும் so அங்கேயும் வந்து two fifty-nine rupees தான் next பாத்தீங்கன்னா அஹ் three o'clock க்கு night நீங்க night time கேட்டதனால night மட்டும் நான் explain பண்றேன் okay யா ma'am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

four fifty something அந்த மாதிரி வரும் so அந்த time ல நீங்க ஏறுனீங்கன்னா early morning sorry ma'am morning ஒரு eight forty-five க்கு நீங்க போய் reach ஆகிருவீங்க two eighty-five rupees ஆகும் so இந்த மாதிரி timing ல தான் ma'am எல்லாமே இருக்குது

உம் okay ma'am okay, okay okay ma'am இப்போ வந்து அஹ் இந்த bus நீங்க இப்போ சொன்ன bus வந்து delay எல்லாம் ஆகாதில்ல ma'am இந்த time correct ஆ வந்து சேர்ந்துருமில்ல ma'am இல்லை ma'am delay இது வந்து நான் சொன்னது, SCTCsorry ma'amTNSTCbus ma'am இது வந்து five hours six six hours travel இருக்கும் ma'am உம் okay ma'am இப்ப வந்து bus schedule எல்லாமே சொன்னீங்க, நீங்களே வந்து book பண்ணிடுவீங்களா ma'am நாங்க போறதுக்கு நீங்களே book பண்ணிடுவீங்களா ma'am ஆமா ma'am நானே வந்து book பண்ணிடுவேன் ma'am உங்க details மட்டும் சொன்னீங்கன்னா நான் வந்து போறதுக்கு வர்றதுக்கு, நான் எல்லாமே book பண்ணிடுவேன் உங்க details மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு தேவைப்படுது ma'am okay ma'am நான் இப்பவே சொல்லிடவா ma'am இப்ப நாலு பேருக்குள்ளதுக்குமே நான் வந்து, இப்பவே சொல்லிடுறேன். நீங்க வந்து இப்பவே book பண்ணிடுங்க இல்லன்னா வந்து எனக்கு உள்ளது மட்டும், நீங்க இப்ப book பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க இந்த number க்கு வந்து, நான் வந்து அஹ்

உங்களோட name, address அதுக்கு அப்புறம் aadhar card number அஹ் அவ்வளவு போதும் ma'am நீங்க அவ்வளவு சொன்னா போதும் நான் வந்து book பண்ணிடுவேன் அஹ் என்னோட name பார்த்தீங்கன்னா ஜெர்லின் ma'am என்னோட name ஜெர்லின் அப்புறம் வந்து, அஹ் என்னோட ஊரு வந்து அஹ் பெத்தஸ்டா நகர், நாகர்கோவில் okay வா ma'am பெத்தஸ்டா நகர், நாகர்கோவில் அப்புறம் வந்து pin code பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்பது, zero zero one ma'am அஹ் நீங்க வந்து timing மட்டும் நீங்க எங்களுக்கு சொல்லுவீங்களா ma'am இந்த timing மட்டும் நீங்க எங்களுக்கு சொன்னீங்கன்னா அஹ் அஹ் night உள்ளதுக்கு போடுங்க ma'am முக்கியமா night இப்ப போகும்போது வந்து இன்னொரு சொன்னீ~ முருகா டிராவல்ஸ் ஒண்ணு சொன்னீங்கள்ல ma'am அதில போடுங்க வரும்போது என்னன்னா TN அஹ் இன்னொன்னு சொன்னீங்கல்ல ma'amTNST யா எதோ ஒண்ணு இங்க இருந்து போகும்போது வந்து வெற்றி டிராவல்ஸ் ma'am வெற்றி டிராவல்ஸ்ல நீங்க போவீங்க.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 எ~ night, night வந்து விடியற்காலை இருக்குதா ma'am ஆஹ் விடியற்காலையில பாத்தீங்கன்னா four forty-five க்கு ஒண்ணு இருக்கு ma'am ஐந்து மணிக்கு something ல வரும் விடியற்காலையில வரும்.

ஆமா ma'am night ஒரு eight thirty க்கு ஒரு bus இருக்கு ma'am, night நீங்க twelve o'clock எல்லாம் நீங்க reach ஆகற மாதிரி இருக்கும் ma'am okay ma'am இப்பதான் night வந்து எங்களுக்கு வந்து ticket book பண்ணுங்க. அதில வந்து night இப்ப எந்த details வச்சு night book பண்ணுங்க ma'am ஆஹ் அஹ் மிச்சம் எல்லா details உமே நான் உங்களுக்கு வாட்ஸ்ஆப்ல உங்களுக்கு send பண்றேன். ma'am நீங்க அதை பார்த்து வந்து எங்களுக்கு வந்து அஹ் book எல்லாமே இது இந்த ticke~ ticket வந்து book பண்ணிருங்க okay வா ma'am அஹ் okay ma'am nine six double zero

okay okay ma'am இந்த number க்கு வந்து எல்லா details உமே இப்போ send பண்ணிடறேன் ma'am இப்பவே book பண்ணிருங்க ma'am அப்புறம் நான் சொன்னேன்ல ma'am front ல வந்து ரெண்டு பேருக்கு window seat அப்படித்தான் okay வா ma'am நீங்க வந்து book பண்ணிடுங்க இப்ப வந்து காசு எல்லாமே நான் வந்து, online ல pay பண்ணிக்கலாம் இல்ல ma'am

okay ma'am, okay ma'am வேற ஏதாச்சும் suppose நீங்க வந்து cancel பண்ணனும்னா கூட just ஒரு one day கூட நீங்க cancel பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து delay பண்ணிடாதீங்க அஹ் உங்களுக்கு வந்து timing வந்து one day இல்லைன்னா two days தான் ma'am timing அந்த timing க்குள்ள நீங்க cancel பண்ணிக்கலாம்

okay ma'am okay ma'am எல்லாமே வந்து can~ cancel எதுவும் பண்ண வேண்டாம் ma'am நாங்க வந்து, நீங்க வந்து book பண்ணிருங்க okay வா ma'am அந்த timing நான் சொன்னேல்ல அந்த timing ல நீங்க வந்து book பண்ணிடுங்க

அஹ் okay ma'am okay ma'am, thank~ okay ma'am okay ma'am இவ்வளவு நேரம் வந்து details தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப thanks ங்க ma'am முதலாவதாக பயணம் பயணம் என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதை குறிக்கிறது பயணங்களை பொறுத்தவரை ரயில் பயணங்கள் முதலிடத்தை பெறுகின்றன ரயில் பயணம் நிச்சயமாக ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான சந்தர்ப்பம் மேலும் ரயில் பயணங்கள் தனி நபர்களை தீவிர உற்சாக உணர்வை நிரப்புகின்றன பயணம் தூரம் அதிகமாக இருக்கும்போது இந்த பயணமுறை சிறந்தது

சிறு வயதிலேயே ரயில் பயணத்தில் எனக்கு ஈடுபாடு ஏற்பட்டது நான் லக்னோவில் வசிக்கிறேன் இங்கிருந்து பல ரயில் பயணங்களை மேற்கொண்டுள்ளேன் மேலும் சிறு வயதில் இருந்தே எனது உறவினர்களை சந்திக்க அல்மோரா பகுத்மலை பகுதிக்கு பலமுறை சென்றிருக்கிறேன் அல்மோரா என்பது உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ள ஒரு மலைவாழ் வாசஸ்தலமாகும் மிகவும் குறிப்பிடத்தக்கது அல்மோரா இமயமலைப் பகுதியில் அமைந்துள்ளது இதனால் அல்மோராவுக்கு நேரடியாக ரயில்கள் செல்ல முடியாது இதன் விளைவாக மலைத்தொடர் தொடங்கும் முன் ரயில்கள் மூலம் அணுகக்கூடிய கடைசி நகர் நிலையம் கத்~ கத்கோடம் ஆகும் லக்னோவிலிருந்து கத்கோடம் வரையிலான பயணம் மிகவும் உற்சாகமான அனுபவம் எனது இருக்கைகளை முன்பதிவு செய்வதை நான் எப்போதும் உறுதி செய்துள்ளேன் எனவே எனது ரயில் பயணம் லக்னோ ரயில் நிலையத்திலிருந்து தொடங்குகிறது ரயில் இயக்கத்திற்கு உட்பட்ட லக்னோ ரயில் நிலையத்தை விட்டு வெளியேறும்போது என் உற்சாகம் உயரத் தொடங்குகிறது மேலும் ரயில் வேகம் கூடும்போது ஒரு சிலிர்ப்பான உணர்வு என்னை ஆட்கொள்கிறது லக்னோவில் இருந்து கத்கோடத்திற்கு எனது ரயில் பயணம் எட்டு to பத்து மணி நேரம் ஆகும் இருப்பினும் நீண்ட பயணம் இருந்த போதிலும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் அனுபவிக்கிறேன் மேலும் பயணம் முழுதும் உணவு மற்றும் பானங்கள் பொருட்களை வாங்க முடியும் நான் எப்போதும் பயணத்தில் குறைந்தது இரண்டு மூன்று மு~ அஹ் முறை உணவு மற்றும் சிற்றுண்டிகளை வாங்குவேன் தூக்கம் வரும்போது நான் தூங்கும் berth ஐ உபயோகிக்கிறேன் நான் தனிப்பட்ட முறையில் ரயில் berth தில் தூங்குவது மிகவும் வசதியாக இருக்கிறது ஆழ்ந்த உறக்கத்திற்கு பிறகு நான் எழுந்திருக்கும்போது மலைகள் தூரத்தில் தெரியும் மேலும் ரயில் பயணத்தில் பயங்கர வேகத்தில் கத்கோடத்தைநெருங்கும் போது மலைகளின் காட்சி மேலும் மேலும் பெரிதாகுகிறாது மேலும் இமயமலை நெருங்கி வருவதை

ரயில் பயணத்தின் மற்றும் ஒரு குறிப்பிடத்தக்க நன்மை அழகான இடங்களை பார்ப்பது ரயில் பயணிக்கும் போது கிராமப்புறங்கள், பண்ணைகள், காடுகள், தொழிற்சாலைகள் போன்றவற்றின் காட்சிகளை ஒருவர் ரசிக்கலாம் இது விமானம் அல்லது சாலை பயணங்களை விட ரயில் பயணங்களில் மிகவும் விரிவானதாக ஆக்குகிறது ரயில் பயணங்கள் நேரத்தை கடக்க பல்வேறு ம~ வாய்ப்புகளை வழங்குகிறது

மேலும் ரயில் பயணத்தில் அழகாக நேரத்தை செலவிடலாம்

ரயில் பயணங்கள் உண்மையிலேயே ஒரு வகை ஒரு வகைதான் வேறு எந்த பயணத்திலும் இல்லாத தனித்துவத்தை இந்த ரயில் பயணம் வழங்குகிறது மிகவும் குறிப்பிடத்தக்கது அத்தகைய பயணத்தின் வசீகரம் ஒப்பிட முடியாதது

பலர் வெவ்வேறு நோக்கங்களுக்காக பயணம் செய்கிறார்கள் தொழில் பயணமாக இருந்தாலும் சரி விடுமுறை பயணமாக இருந்தாலும் சரி அடிக்கடி பயணம் செய்பவர்களை பார்க்கிறோம் சிலர் பயணம் செய்ய மலைப்பாங்கான பகுதியே விரும்புகிறார்கள் மற்றவர்கள் கடற்கரைகள் உள்ள இடங்களுக்கு பயணம் செய்ய விரும்புகிறார்கள் இந்த பயணக்கட்டுரையில் பயணத்தின் முக்கியத்துவம் மற்றும் பழைய காலத்தில் இருந்து அது எவ்வாறு மாறுபா~ மாறிவிட்டது என்பதை பார்ப்போம் பயணத்திற்கான காரணங்கள் பல இருந்தாலும் அது ஒரு புத்துணர்ச்சியூட்டும் அனுபவமாக இருக்கும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது வீட்டில் வாழும்போது நீங்கள் கற்றுக் கொள்ள முடியாத பல விஷயங்களை நமக்கு கற்றுத் தரக்கூடிய அனுபவம் பயணம் முதலில் புதிய நண்பர்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதை இது உங்களுக்கு கற்பிக்கிறது தொடர்பு கொள்ள விரும்பும் மக்களால் உலகம் நிறைந்துள்ளது நீங்கள் புதிய இடங்களுக்கு செல்லும்போது நண்பர்களை உருவாக்கி அவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுவீர்கள் மேலும் இது உங்கள் சமூக திறன்களை மேம்படுத்தவும் உதவுகிறது அதன் பிறகு புதிய திறன்களை கற்று கொள்வதற்கு பயணம் சிறந்தது உதாரணமாக மலைப்பகுதிகளுக்கு செல்வது எப்படி மலையேறுவது என்பதை கற்றுக் கொடுக்கிறது இதே போல் கடற்கரைகளுக்கு செல்வது scuba diving அல்லது surfing கற்றுக்கொள்ள உதவுகிறது பயணம் செய்யும்போது இயற்கையின் அழகையும் ரசிக்கலாம் இதே போல் நீங்கள் முன் எப்போதும் இல்லாத வகையில் இயற்கையை ஆராய்ந்து பூமியின் அழகை கண்டறியலாம் மக்களை புரிந்து கொள்ளவும் பயணம் உதவுகிறது நீங்கள் ஒரு புதிய இடத்தில் அஹ் நேரத்தை செலவிட்ட பிறகு அந்த இடத்தின் உள்ளூர் மக்களுடன் தொடர்பு கொள்கிறீர்கள் நீங்கள் அவர்களைப் பற்றியும் அவர்களின் கலாச்சாரத்தைப் பற்றியும் நிறைய கற்றுக் கொள்கிறீர்கள் இது உங்களை மிகவும் திறந்த மனதின் வெவ்வேறு நபர்களின் கலாச்சாரம் மற்றும் நம்பிக்கைகளை கவனத்தில் கொள்ள செய்கிறது தொழில்நுட்பத்தின் காரணமாக பயணம் கணிசமாக மாறிவிட்டது முந்தைய நாட்களில் பயணம் செய்வது எளிதானது அல்ல அல்லது விலங்குகளில் பயணம் செய்வதே அப்போது ஒரே வழி கப்பல்களும் ஒரு விருப்பமாகவே இருந்தன ஆனால் அவை மிகவும் ஆபத்தானவை மேலும் மக்கள் காளைகள் மற்றும் குதிரை வண்டிகள் மற்றும் ஒட்டகங்களைக் கூட பயணிக்க பயன்படுத்துகின்றனர் அஹ் பனி மூடிய பகுதிகளுக்கு பயணிக்கும் மக்களுக்கு slide ஆ ஒரு விருப்பமாக இருந்தது மேலும் அதிக நேரம் செலவழித்ததால் குறைந்த தூரம் கூட செல்ல சிரமமாக இருந்தாது இருப்பினும் மாறிவரும் காலம் மற்றும் புரட்சிகரமான தொழில்நுட்பத்துடன் பயணம் செய்வது எளிதான விஷயங்களில் ஒன்றாக மாறிவிட்டது பயணம் செய்ய பல புதிய வழிகள் மற்றும் வழிகள் உள்ளன நம் பயண விளையாட்டு கடுமையாக மாறிவிட்டது பேருந்து, ரயில் truck விமானம், நீர்மூழ்கி கப்பல், hovercraft மற்றும் பலவகை பயணிக்க இப்போது நாம் பல்வேறு வாகனங்களில் ஏறலாம் இந்த அனைத்து போக்குவரத்து விருப்பங்களுக்கும் நன்றி எந்த நேரத்திலும் தொலைவில் உள்ள இடத்தை நீங்கள் அடையலாம் மேலும் இப்போது எந்த தடையும் இல்லை உங்களுக்கு உதவ வேறு நகரம் அல்லது நாட்டிற்கு செல்லும்போது online வரைபடங்கள் மற்றும் மொழி ஆஹ் பெயர்ப்பாளர்களை பயன்படுத்தலாம் cab சேவை மற்றும் உணவு சேவையும் எளிதில் கிடைக்கும் எனவே தொழில்நுட்பத்தின் காரணமாக இப்போது பயணம் மிகவும் எளிதானது பயணக்கட்டுரையின் முடிவு மொத்தத்தில் பயணம் செய்வது இப்போது அனைவருக்கும் வேடிக்கையாகவும் கற்றல் அனுபவமாகவும் இருக்கும் மேலும் தொழில்நுட்பம் மூலம் மொழி, தூரம் மற்றும் பலவற்றின் தடைகளைப் பற்றி கவலைப்படாமல் உலகின் எந்த மூலைக்கும் நீங்கள் பயணம் செய்யலாம் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பயணம் செய்யும் போது மறக்க முடியாத அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும்

வாழ்க்கையில இருந்து திருப்ப உதவுகிறது மற்றும் நம் வாழ்வில் பல்வேறு வகைகளை சேர்க்கிறது அதுமட்டுமின்றி நாம் அன்றாடம் வாழும் உலகத்திலிருந்து வேறுபட்ட உலகத்திற்கு ஒரு சுற்றுலா நம்மை அழைத்து செல்லும் இது நம் வாழ்வில் அழகை சேர்க்கிறது மற்றும் நம் வாழ்வில் ஒரு நல்ல புத்துணர்ச்சி இந்த சுற்றுலா கட்டுரை முக்கியத்துவம் மற்றும் பள்ளி கட்டுரை

குடும்ப சுற்றுலா, பள்ளி picnic research picnic, union picnic மற்றும் பல உள்ளன picnic க்குகள் நமது இருப்பை சீராக செய்து அன்றாட வ~ வ~ வழக்கத்தில் இருந்து நம்மை வெளியேற்றும் மேலும் picnic குகள் நம்மில் உள்ள சிறந்த~ சிறந்ததை வெளிக்கொணர முனைகின்றன உல்லாச பயணங்களில் நாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மகிழ உதவுகிறது இந்த picnic கட்டுரை மக்கள் எப்படி ஒன்று சேர்ப்பதற்கான சிறந்த வழி என்பதை சொல்கிறது அது உங்கள் குடும்பத்தினராக இருந்தாலும் சரி உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் picnic ஒரு பிணைப்பை உருவாக்குகிறார்கள் அஹ் உணர்ச்சிப் பிணைப்புக்கு இது சிறந்தது மேலும் இது நம் மனதை வெளிப்படுத்தவும் ஓய்வெடுக்கவும் ஓய்வெடுக்கவும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது மேலும் picnic ன் போது உடல் செயல்பாடுகளையும் அனுபவிக்கிறோம் நடை பயணங்கள் மற்றும் விளையாட்டுகள் நம் உடலுக்கு நன்மை பயக்கும் மற்றும் நமது சகிப்புத் தன்மையையும்

நாங்கள் எங்கள் நண்பர்கள் அனைவரும் பேருந்தில் அங்கு சென்றோம் இடத்தில் இடத்தை அடைந்தும் குளிர்காலம் நடந்து கொண்டிருந்ததால் சூடான தக்காளி soup கொடுத்தார்கள் அதன் பிறகு பசுமை நிறைந்த resort ல் சுற்றி திரிந்தோம் எனது நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் நிறைய புகைப்படங்கள் எடுத்தேன் மதிய உணவு நேரத்தில் என் பள்ளி எங்களுக்கு மிகவும் சத்தான சூடான மற்றும் சுவையான உணவை வழங்கியது. hey guys இன்னைக்கு நம்ம பார்க்கப் போற topic உடல் எடையை குறைக்கிறதுக்கான சிறந்த tips ஒருத்தன் கொஞ்சம் போண்டா மாதிரி இருந்தா போதும் என்னடா இவன் நடந்து வர சொன்னா உருண்டு வர்றான் அப்படின்னு கிண்டல் பண்றது chair ல உக்காந்தா அங்க பாரேன் அவன் உக்காந்திருக்க chair ஐயே காணோம்ன்னு நக்கல் அடிக்கிறது இதெல்லாம் பொழுதுபோக்காகிடுச்சு இப்படி உடல் பருமன் ஏற்படுறதுக்கு அப்படி என்ன காரணங்கள் இருக்கு இப்ப இருக்கிற மக்களோட உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை முறைகள் இதெல்லாமே மாறிடுச்சு

இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் பண்ணாங்க so உணவுகள் அதிகமா எடுத்துக்கிட்டாலும் இதெல்லாம் அவங்களை பலமானவங்களா வச்சிருந்துச்சு ஆனா இப்ப இருக்கிற உணவுகள் எல்லாம் வேற மாதிரி இருக்கு normal ஆன செயல்பாடுகளும் வேற மாதிரி இருக்கு

fit ஆகுறது ரொம்பவே சிறந்தது உடல் எடையை குறைக்கிறதுக்கான tips பாக்குறதுக்கு முன்னாடி சுவாரசியமான கேள்வி ஒண்ணு கேக்குறேன் நம்ம solar system ல அதாவது சூரிய குடும்பத்துல எந்த கோள் மிகவும் வெப்பமான கோள் அதோட வெப்ப அளவு என்ன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 அப்படின்னு ரொம்ப குறைஞ்ச நாள்ல வேகமா உடல் எடையை குறைக்கிற வேலையே வேண்டாம் diet இருக்கேன்ற பேருலே ஒண்ணுமே சாப்பிடாம எல்லாம் சில பேர் இருப்பாங்க expert என்ன சொல்றாங்கன்னா உடல் எடையை குறைக்கணும்னு முடிவு எடுத்துட்டா extreme diet ங்கிற வார்த்தையைவே ban பண்ணிரனும் ஏன்னா diet ல இருக்கிற அப்போ உங்க உணர்வுகள் ஒழுங்கா இருக்காது ஐயோ பசிக்குதே அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் அப்ப கண்டிப்பா உணவு பத்தின எண்ணங்கள்தான் ஜாஸ்தி வந்துகிட்டே இருக்கும் உடல் எடையை குறைக்கிறப்போ எதைப்பத்தி யோசிக்க வேணாம்னு நினைக்கிறோமோ அதே உணவை பத்திதான் அடிக்கடி சிந்தன வரும் so diet எடுத்துட்டு உடம்பை குறைச்சே ஆகணும் அப்பதான் அழகா இருக்கும்னு நினைக்காம ஆரோக்கியமா இருக்கணும் என்னோட உடம்பை நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல weight loss பண்ணப்போற முடிவை எடுக்கணும் உடல் எடையை குறைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான்

மன அழுத்தம் தூக்கம் எப்படி இருக்கு எவ்வளவு சாப்பிடுறோம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உடல் எடையை பாதிக்கும் so சாப்பிடுற உணவோட அளவை குறைச்சு உடல் எடையை குறைக்கணும் அதுக்கு சிறந்த வழி smart goals smart ல வர S அப்படீன்னா specific இந்த இந்த உணவுகளைதான் இந்த வேலைகளுக்கு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட உணவு list அ prepare பண்ணிக்கணும் அடுத்தது M னா measurable காலையில ரெண்டு இட்லி கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு glass beetroot juice lunch க்கு மூணு கையளவு சோறு இப்படி அளவீடு போட்டு அந்த இலக்கை அடையணும் A அப்படின்னா achievable நீங்க வைக்கிற இலக்கு அடையக்கூடிய இலக்கா இருக்கணும் ஒரு நாளைக்கு இந்த schedule ல சரியா follow பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான இலக்கை வைக்கணும் இன்னைக்கு நான் இரண்டு வேளைதான் சாப்பிடணும் அப்படிங்கிற இலக்கை வைக்கிறப்போ அது எத்தன பேருக்கு அடையக்கூடியதா இருக்குன்னு தெரியாது உடல் எடையை குறைக்கிறது மேலயே வெறுப்பு வந்துரும் so வெட்கக்கூடிய இலக்கு அடையக்கூடியதா இருக்கணும் அடுத்ததா R ன்னா relevant

தினமும் குறைஞ்சது பத்தாயிரம் steps நடக்கணும் அப்பதான் உடல் எடை ஆரோக்கியமா சீரா இருக்கும் கொஞ்சமாச்சும் நடக்கணும் படி ஏறணும் எதுவுமே இல்லாம bed ல படுத்திருக்கிறது கட்டுப்பாடே இல்லாம பாக்குற எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது

impossible லான விஷயமாவும் தெரிய வரும் மன அழுத்தம் ஜாஸ்தியாகும் சில நேரங்கள்ல அட போங்கடா நான் அந்த நூறு கிலோவுலயே இருந்துக்கிறேன் அப்படின்னு எண்ணமும் வரும் so முதல்ல எடுத்து வைக்கிற முயற்சி கம்மியா இருக்கணும் எடுத்ததும் கோபுரத்துக்கு போகாமல் basement ல இருந்து ஆரம்பிக்கணும் நான் இப்ப, எண்பது கிலோல இருக்கேன் ஒரு மாசத்துல ரெண்டு கிலோ குறைக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் அப்பதான் உடல் எடையை குறைக்கிறதுல interest இருக்கும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க முடியும் நோய் வர்றதும் கம்மியாகும் முக்கியமா சர்க்கரை வியாதி இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏதும் வராது so ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கணும் இதுதான் உடல் எடையை குறைக்கிறதுக்கான சிறந்த tip next உ number three carbs மற்றும் இனிப்புகளை கம்மி பண்ணிக்கிறது american medical association வெளியிட்ட journal ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் எடுத்துக்கிற உணவுகள் தரமானதா இருக்குன்னா அது சீக்கிரமே எடையை குறைக்க உதவும். ஆரோக்கியமான முறையிலே உடல் எடையை குறைக்கணும்னா அதிக சர்க்கரை இருக்க உணவுகள் இனிப்புகள் இதெல்லாம் குறைச்சுக்கணும் process பண்ணப்பட்ட உணவுகள் வேகமா கரையிற carbohydrates இந்த உணவுகள் எல்லாம் சீக்கிரம் எடைய அதிகரிக்கும் coca-cola Pepsi இந்த மாதிரி குளிர்பானங்கள் குடிக்கிறதை குறைக்கணும் முக்கியமா french fries burger pizza chips இதெல்லாம் எடையை அதிகரிக்கிறதுல ரொம்ப பங்கு வகிக்கும் எங்க sweet அ பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுறது cake ரசகுல்லான்னு எல்லாத்தையும் அடிச்சு ஏத்துறது இதெல்லாம் மனுஷனை உருண்டையாதான் ஆக்கும் வேகமா எடையை குறைக்கனும் ஆனா ஆரோக்கியமா குறைக்கணும்னு நினைச்சா இந்த உணவுகளை கம்மி பண்ணிக்கணும் முக்கியமா carbs அப்புறம் இனிப்பு வகைகளை குறைச்சுக்கணும் next உ number four eat more plants புடிச்ச விஷயம் எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னு list ல add பண்ணிட்டா அப்ப என்ன உணவுதான் சாப்பிடுறது chicken fish எல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா சாப்பிடலாம் ஆனா அதையும் தாண்டி உணவுல அதிகம் veg அ சேர்த்துக்கணும்

முக்கியமா முருங்கைக்கீரை உடலுக்கு நிறைய ஆரோக்கியத்தைக் கொடுக்கும் உடல் எடையை குறைக்கவும் உதவும் முருங்கைக்கீரையை கூட்டா செஞ்சு சாப்பிடுறதை விட soup மாதிரி போட்டு குடிக்கிறது இல்லை கீரைக் குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடுறது இதெல்லாம் உடல் எடையை சீரா வச்சுக்கும் செடிகளை உணவா எடுத்துக்கிற அப்போ ஊட்டச்சத்துக்களும் அதிக வகையான ஆரோக்கியமும் கிடைக்கும் தண்ணி சத்தும் நார்ச்சத்தும் செடிகள்ல அதிகம் இருக்கிறதுனால எளிமையா உடல் எடையை குறைக்க முடியும் கூடவே அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு நிறைஞ்ச திருப்தி உணர்வும் கிடைக்கும் உடல் எடை குறைக்கிறதுக்கும் பழங்கள் காய்கறிகள் சாப்பிடறதுக்கும் நேரடியான சம்மந்தங்கள் இருக்கிறதா பிரேசில்ல பண்ணப்பட்ட study தெரிவிக்குது காலையில எழுந்திரிச்சதும் எண்ணெய் பொருட்கள சாப்பிடாம ஏதாவது பழங்கள் காய்கறிகள் juice அ குடிக்கணும் அப்புறம் காய்கறிகள் சம்மந்தப்பட்ட உணவுகள் எடுத்துக்கணும். இடையில இடையில snacks பழங்களா சாப்பிட்டுக்கலாம் இதுதான் சிறந்த உணவு முறை next உ number five புரதச் சத்து என்னம்மா காய்கறி மட்டும்தான் சாப்பிடணுமா அதுக்கு நான் ஆடு மாடா பொறந்திருக்கலாம்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 நல்ல தசைகளோடு கூடிய உடல் அமைப்பு கிடைக்கும் ஒருவேளைல இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது gram அளவுக்கான புரதச்சத்தை எடுத்துக்கணும் இதனால பசித்தன்மையும் கம்மியாகும் உடல் எடையும் சீராக இருக்கும் இன்னும் சிறந்த வழி என்னன்னா நல்ல புரதச் சத்து இருக்கிற உணவுகளை தினசரி ஒருவேளை உணவுக்கு எடுத்துக்கோங்க ஐம்பது வயசுக்கு மேல இருக்க ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் புரதச்சத்து தேவைப்படுமாம் ஏன்னா ஐம்பது வயசுக்கு மேல பெண்களுக்கு மாதவிடாய் முடிவடைய ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல estrogen அப்படின்னு அழைக்கப்படுற hormone குறையும் இதனால எலும்புகளை சுத்தி இருக்க தசைகள் கம்மியாகி பலவீனம் ஆகிடுவாங்க திரும்ப அது உற்பத்தி ஆகுற தன்மையும் இழந்திடும் அப்ப அதிகம் protein இருக்க உணவுகளை எடுத்துக்கிறப்போ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 தண்ணீர் எளிமையா எடைய குறைக்கும் உடல்ல இருக்க கொழுப்புகளை குறைச்சு சத்துக்களை எடுத்துக்கக்கூடிய process க்கு பேர் சொல்லுவாங்க தண்ணீர் குடிக்கிறப்ப இந்த நல்லாவே நடக்கும் தண்ணீர் குடிக்கிற முறையில சிறந்த முறை ஒண்ணு இருக்கு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

இல்லன்னா வண்டி ஓடாது அதிகமா காலை உணவுகளை skip பண்றதுனால உடல் எடை அதிகரிக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு studies என்ன சொல்லுதுன்னா யாரெல்லாம் காலை உணவுகளை skip பண்றாங்களோ அவங்களுக்கு அதிக வகையான ஊட்டச்சத்துக்கள் கம்மியாகுமாம் முக்கியமா vitamin D calcium iron இதெல்லாம் குறையுமாம் சும்மா காலை உணவு சாப்பிடணும்னு சாப்பிடாம நல்ல உணவுகளை breakfast ல எடுத்துக்கணும் புரதச் சத்து நல்ல கொழுப்புகள் இருக்கிற உணவுகள் berries இந்த மாதிரி காலையில சாப்பிடுறது நல்லது காலை உணவை அதிகம் தவிர்க்காமல் இருக்க பார்த்துக்கோங்க அப்ப இரவு சாப்பிடலன்னா okay வா அப்படின்னு கேட்டா ஒரு பழமொழி இருக்கு இரவு சாப்பிடலன்னா யானை பலம் குறையும்னு சொல்லுவாங்க so மூணு வேளையும் உணவை சரியான முறையில எடுத்துக்கணும்

உடல் எடையை குறைக்கணும்னா உடற்பயிற்சியை தவிர்த்து சில வேலைகளை செய்யணும் lift use பண்ணாம படியில ஏறி நடந்து போறது வெளியில எங்கேயாவது shopping போறப்போ வண்டிய கொஞ்சம் தூரமா நிப்பாட்டிட்டு நடந்து போறது இதெல்லாம் பண்ணணும் escalator use பண்றது lift use பண்றது இதெல்லாம் தவிர்த்துட்டு படியேறி போறப்போ கால் பாதம் விரல்கள் நல்லா அழுத்தமா கீழே தரையை தொடும் அப்போ நிறைய amount of calories கரைய ஆரம்பிக்குமா உட்கார்ந்துகிட்டே இருக்கிறதை விட நிற்கிறது நல்லது school college ல punishment கொடுத்து வெளியே நிக்க வச்சுட்டா வருத்தப்பட்டு teacher அ திட்டாம சந்தோஷமா punishment அ ஏத்துக்கோங்க ஏன்னா நிக்கிறதுனால energy வெளியாகும் கூடவே calories நல்லா burn ஆகுமாம் இதை பல ஆராய்ச்சிகள் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க so phone ல reminder set பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுந்திருச்சு நடந்துட்டே இருங்க அப்போ உடல் எடை குறையிறது மட்டும் இல்லாம blood sugar ம் சீரா இருக்கும் so சர்க்கரை வியாதி வராது இருதய நோயும் வராது next உ number nine அளவோட இருக்கணும் நிறைய calories குறைக்கணுன்ற எண்ணத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யறது உடற்பயிற்சி செய்யறது இதெல்லாமே திரும்ப நமக்கே ஆபத்தா வந்து முடியும் ஒரு உடற்பயிற்சி செஞ்சா தசைகள் எல்லாம் recover ஆகறதுக்கு கொஞ்சமாச்சும் நேரம் கொடுக்கணும் recover ஆகவே விடாம தொடர்ந்து உடலுக்கு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கப்போ அது உடலுக்கு நல்லது கிடையாது தசைகள் போகப் போக வலிமை இழந்துரும் உடல் எடையை குறைக்க வாரம் முழுக்க உடற்பயிற்சி செஞ்சும் உடல் எடை குறையல அப்படின்னு நிறைய மக்கள் கடுப்பாகி அதிகமா மன அழுத்தத்துக்குள்ள போயிடுவாங்க அதுல இன்னும் வெறியாகி முன்னாடி பண்ண உடற்பயிற்சிகளை விட ஜாஸ்தி பண்ண ஆரம்பிப்பாங்க உதாரணத்துக்கு கொஞ்ச மைல் ஓடுறது gym ல இன்னும் double ஆன நேரத்தை செலவு பண்றது கம்மியான food சாப்பிடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணியும் அந்த recovery time கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு result கிடைக்காது anabolic phase ன்னு ஒண்ணு இருக்கு நம்ம உடற்பயிற்சிகள் செய்யறப்போ உடல் நிறைய தசைகளை உருவாக்கும் கொழுப்புகள் எல்லாத்தையும் கரைக்கும் ஆனா இது எப்போ நடக்கும்ன்னா உடற்பயிற்சி செஞ்சுட்டு குறைஞ்சது பன்னெண்டு மணி நேரம் gap குடுக்கறப்பதான் அந்த gap லதான் anabolic phase நடக்கும்